slideக்கு கீழே காட்டப்படுகிறது
இங்கே குறிப்பை எழுதலாம் கிளிக் டோ ஆட் நோட்ஸ் ல் சொடுக்கவும் இந்த பாக்ஸ் ஐ எடிட் செய்யமுடியும் என்பதை கவனிக்கவும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ல் டைப் செய்க மேனேஜ்மெண்ட் வோல்ட் லைக் டோ எக்ஸ்புளோர் கோஸ்ட் சேவிங் ப்ரோம் ஷிஃப்டிங் டோ ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஹாஸ் நோவ் பெக்கோம் ஆ வயபிள் ஆப்ஷன் டோ புரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்
ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வில் பிரீ தே கம்பனி ப்ரோம் ஆர்பிட்ரரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஒஃப் புரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்
நம் முதல் நோட் ஐ உருவாக்கியிருக்கிறோம் நோட்ஸ் ல் டெக்ஸ்ட் ஐ வடிவமைப்பதைக் கற்போம் டெக்ஸ்ட் ஐ தேர்க இம்ப்ரெஸ் விண்டோ ன் மேல் இடது மூலையில் பான்ட் டைப் drop டவுன் ல் டிஎல்டுடிமோனோ ஐ தேர்க அடுத்து பான்ட் சைஸ் drop டவுன் ல் 18 ஐ தேர்க அதே டாஸ்க் barல் புல்லெட் இக்கான் ஐ சொடுக்கவும்
இப்போது டெக்ஸ்ட் புல்லெட் பாயிண்ட்ஸ் உடன் உள்ளது அனைத்து நோட்ஸ் ஐயும் நிலையான வடிவமைப்பில் அமைக்க நோட்ஸ் மாஸ்டர் ஐ உருவாக்க கற்போம் மெயின் மேனு ல் வியூ பின் மாஸ்டர் ஐ சொடுக்கி நோட்ஸ் மாஸ்டர் ல் சொடுக்கவும் நோட்ஸ் மாஸ்டர் வியூ தோன்றுகிறது இரண்டு slideகள் காட்டப்படுவதை கவனிக்கவும் பிரசன்டேஷன் ல் ஒவ்வொரு மாஸ்டர் ஸ்லைடு க்கும் ஒரு நோட்ஸ் மாஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது நோட்ஸ் மாஸ்டர் ஸ்லைடு என்பது டெம்ப்ளேட் போலவே இங்கே பார்மேட்டிங் பிரெஃபரன்ஸ் ஐ அமைத்து அதை பின்னால் பிரசன்டேஷன் ல் எல்லா நோட்ஸ் க்கும் பயன்படுத்த முடியும் ஸ்லைட்ஸ் பேன் ல் இருந்து முதல் ஸ்லைடு ஐ தேர்க நோட்ஸ் பிளேஸ் ஹோல்டர் ல் சொடுக்கி
காட்டப்படும் டெக்ஸ்ட் ஐ தேர்க
இம்ப்ரெஸ் விண்டோ வின் மேல் இடது மூலையில் பான்ட் சைஸ் drop டவுன் ஐ சொடுக்கி 32 ஐ தேர்க மெயின் மேனு ல் இருந்து பார்மேட் பின் கேரக்டர் ஐ சொடுக்கவும் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது பான்ட் எஃபெக்ட்ஸ் tab ல் சொடுக்கவும் பான்ட் கலர் drop டவுன் ல் ரெட் ஐ தேர்க
ஒக் ஐ சொடுக்கவும் நோட்ஸ் க்கு ஒரு லோகோ ஐ சேர்க்கலாம்
ஒரு முக்கோணத்தைச் சேர்க்கலாம் டிராவிங் டூல்பார் ல் பேசிக் ஷேப்ஸ் ஐ சொடுக்கி ஐசோஸ்ஸிலீஸ் Triangleஐ தேர்க நோட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ன் மேல் இடது மூலையில் முக்கோணத்தை நுழைக்கவும் முக்கோணத்தில் right கிளிக் செய்து கான்டெக்ஸ்ட் மேனு ல் ஏரியா ஐ சொடுக்கவும் ஏரியா டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது ஏரியா tab ஐ சொடுக்கவும் பில் drop டவுன் ல் கலர் ஐ சொடுக்கி ப்ளூ 7 ஐ தேர்க இந்த வடிவமைப்பு மற்றும் லோகோ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

இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
தமிழாக்கம் பிரியா
நன்றி